ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் அளவீடுகள் மற்றும் பெயரிடல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது கார்பாக்சிலிக் அமிலம் மற்றும் நைட்ரோஆல்கேனின் மாதிரிகளை உருவாக்குதல் ஒரு மாதிரியில் குறியீடு மற்றும் எண்ணுடன் அணுக்களுக்கு பெயரிடல் பிணைப்பு நீளங்கள் பிணைப்பு கோணங்கள் மற்றும் இருமுக கோணங்களை அளவிடுதல்
இந்த டுடோரியலைத் தொடர உங்களுக்கு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களை எங்கள் வலைதளத்தில் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 ஜாவா பதிப்பு 7 இந்த அனிமேஷன் ஐ பயன்படுத்தி ஒரு கார்பாக்சில் குழுவின் கட்டமைப்பு படிகளுடன் ஆரம்பிக்கலாம்
உதாரணமாக அசிட்டிக் அமிலம் என பொதுவாக அழைக்கப்படும் எத்தனாயிக் அமிலத்தின் மாதிரியை உருவாக்குவோம்
ஈத்தேன் மாதிரியுடன் ஆரம்பிக்கலாம்
மெத்தில் குழுவில் ஒன்றை கார்பாக்சில் குழுவாக மாற்ற வேண்டும்
ஒரே கார்பன் அணுவின் இரு ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக ஹைட்ராக்சி குழுவை வைக்கவும்
ஹைட்ராக்சி குழுவின் ஒரு ஆக்ஸிஜன் இடமிருந்தும் கார்பன் இடமிருந்து ஹைட்ரஜன்களை நீக்கவும்
கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பை இரட்டை பிணைப்பாக்கவும்
மெத்தில் குழு கார்பாக்சில் குழுவாக மாற்றப்படுகிறது
ஈத்தேன் எத்தனாயிக் அமிலமாக மாற்றப்பட்டிருப்பதை கவனிக்கவும் மேற்சொன்ன படிகளை பின்பற்றி ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் எத்தனாயிக் அமில மாதிரியை உருவாக்குவோம் இது ஜெஎம்ஒஎல் பேனல் ல் ஈத்தேனின் மாதிரி ஆகும் ஒரு மெத்தில் குழுவை கார்பாக்சில் குழுவாக மாற்றுவோம்
மாடல்கிட் மேனு ல் ஆக்சிஜனை தேர்ந்தெடுப்போம்
ஒரே கார்பன் அணுவில் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன்கள் மீது க்ளிக் செய்க
இப்போது மாடல்கிட் menuல் டிலீட் அட்டோம் தேர்வில் குறியிடுக ஆக்சிஜனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜனையும் நீக்கவும் கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜனையும் நீக்கவும்
பின் கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையே இரட்டை பிணைப்பை கொண்டுவரவும் எனவே மாடல்கிட் மேனு ல் டபிள் தேர்வை குறியிடுக பின் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இணைக்கப்பட்டுள்ள பிணைப்பு மீது க்ளிக் செய்க
திரையில் அசிட்டிக் அமிலத்தின் மாதிரியைக் கொண்டுள்ளோம்
அமைப்பை மேம்படுத்த எனர்ஜி மினிமைசேஷன் செய்க
ஒரு நைட்ரோ குழுவை உருவாக்க இதே உத்தியைப் பின்பற்றுவோம்
இங்கே ஒரு ஈத்தேன் மாதிரியுடன் ஜெஎம்ஒஎல் பேனல் உள்ளது இப்போது இந்த மூலக்கூறைநைட்ரோ ஈத்தேனாக மாற்றுவோம் மாடல்கிட் மேனு மீது க்ளிக் செய்து நைட்ரஜனில் குறியிடுக
ஈத்தேன் மூலக்கூறில் ஹைட்ரஜன் அணு மீது க்ளிக் செய்க
நைட்ரஜன் அணு நீலநிற கோளமாக பிரதிபலிக்கிறது
அடுத்து நைட்ரஜனுடன் இணைக்கப்பட்டுள்ள இரு ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக ஹைட்ராக்சி குழுவை வைப்போம்
மாடல்கிட் மேனு மீது க்ளிக் செய்து ஆக்சிஜனில் குறியிடுக பின் நைட்ரஜனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன்கள் மீது க்ளிக் செய்க ஆக்சிஜன் அணுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன்களை நீக்கவும்
மாடல்கிட் மேனு ஐ திறந்து டிலீட் அட்டோம் ல் குறியிடுக
ஆக்சிஜன் அணுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் மீது க்ளிக் செய்க
இப்போது நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களுக்கிடையே ஒரு இரட்டை பிணைப்பை கொண்டுவருவோம்
மாடல்கிட் மேனு ல் டபிள் தேர்வில் குறியிடுக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுவை இணைக்கும் பிணைப்பு மீது க்ளிக் செய்க
இதுவே நைட்ரோஈத்தேன் மாதிரியாகும் பயிற்சியாக 1 ப்யூட்டனாயிக் அமிலம் மற்றும் எத்தில்அசிட்டேட் மாதிரிகளை உருவாக்கவும் எனர்ஜி மினிமைசேஷன் செய்வதன் மூலம் அமைப்பை மேம்படுத்தவும் படத்தை சேமிக்கவும்
நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்
ஜெஎம்ஒஎல் பேனல் க்கு திரும்ப வருவோம்
இங்கே திரையில் 1 ப்யூட்டனாயில்க அமில மாதிரி உள்ளது
மாதிரியில் அணுக்களுக்கு பெயரிட கற்போம்
தனிமம் மற்றும் எண்ணுக்கு பொருத்தமான குறியீடுகளுடன் இதை செய்யலாம்
டிஸ்ப்ளே மேனு ஐ திறந்து லேபல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
அனைத்து அணுக்களுக்கும் அந்தந்த தனிமத்திற்கு பொருத்தமான பெயரிட சிம்போல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
நேம் தேர்வு
குறியீடு எண் இரண்டையும் கொடுக்கும்
நம்பர் தேர்வு
அணுக்களின் எண்களை கொடுக்கும்
நோன் தேர்வை பயன்படுத்தி மாதிரியில் இருந்து பெயர்களை அழிக்க முடியும்
மேற்சொன்ன அனைத்து மாற்றங்களை செய்ய pop உப் மேனு ஐயும் பயன்படுத்தலாம்
pop உப் மேனு ஐ திறக்க பேனல் மீது ரைட் க்ளிக் செய்து வெவ்வேறு தேர்வுகளை காணவும்
ஒரு மூலக்கூறின் ஏதேனும் இரு அணுக்களுக்கிடையேயான தூரத்தை டூல்ஸ் மேனு ஐ பயன்படுத்தி அளவிடலாம்
அளவிடுவதற்கு முன் மாடல்கிட் மேனு ஐ திறந்து மினிமைஸ் மீது க்ளிக் செய்க
எனர்ஜி மினிமைசேஷன் செய்யப்பட்டு இப்போது மாதிரி மிகவும் நிலையான வெளிவடிவமைப்பில் உள்ளது
இப்போது டூல்ஸ் மேனு மீது க்ளிக் செய்து டிஸ்டன்ஸ் யுனிட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
தேவைக்கேற்ப தேர்வுகளை துணை menu ல் இருந்து தேர்ந்தெடுக்கவும்
உதாரணமாக ஆங்ஸ்ட்ரோம் ஐ தேர்ந்தெடுக்கிறேன் எனவே நான் அளவிடும் பிணைப்பின் நீளங்கள் ஆங்ஸ்ட்ரோம் அலகில் இருக்கும்
ரோட்டேட் மாலிக்யூல் ஐகான் மீது க்ளிக் செய்க
பின் கர்சரை பேனல் க்கு கொண்டுவரவும்
அணுக்கள் 9 மற்றும் 4 க்கு இடையேயான தூரத்தை அளவிடுகிறேன்
முதலில் ஆரம்ப அணுவான அணு எண் 9 மீது டபுள் க்ளிக் செய்க
அளவீட்டை நிர்ணயிக்க கடைசி அணுவான அணு எண் 4 மீது டபுள் க்ளிக் செய்க
பிணைப்பின் நீளம் இப்போது திரையில் காட்டப்படுகிறது
பிணைப்பு நீளங்களின் அளவீடுகளை மேலும் செய்வோம்
கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையேயான இரட்டை பிணைப்பின் பிணைப்பு நீளத்தை அளவிடுவோம்
எனவே அணு 5 மீது டபுள் க்ளிக் செய்து பின் கர்சரை அணு எண் 7 க்கு கொண்டுவந்து அதன் மீது டபுள் க்ளிக் செய்க
அதேபோல கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையேயான ஒற்றை பிணைப்பின் தூரத்தை அளவிடுவோம்
எனவே அணு 5 மீது டபுள் க்ளிக் செய்து பின் அணு 6 க்கு கர்சரை கொண்டு வந்து அதன் மீது டபுள் க்ளிக் செய்க
அனைத்து பிணைப்பு நீளங்களும் பேனல் ல் காட்டப்படுவதைக் காணலாம்
ஒரு மாதிரியில் பிணைப்பு கோணங்கள் மற்றும் இருமுக கோணங்களை அளவிடமுடியும்
உதாரணமாக அணுக்கள் 9 4 மற்றும் 1 க்கு இடையேயான பிணைப்பு கோணத்தை அளவிடுவோம்
அணு எண் 9 மீது டபுள் க்ளிக் செய்து பின் அணு 4 மீது க்ளிக் செய்க
கோண அளவீட்டை நிர்ணயிக்க அணு 1 மீது டபுள் க்ளிக் செய்க
திரையில் பிணைப்பு கோணம் காட்டப்படுவதைக் காணலாம்
மற்றொரு பிணைப்பு கோணத்தை அளவிடலாம் அது அணுக்கள் 1 5 மற்றும் 6 க்கு இடையே என்போம்
அணு 1 மீது டபுள் க்ளிக் செய்து அணு 5 மீது க்ளிக் செய்து கடைசியாக அணு எண் 6 மீது டபுள் க்ளிக் செய்க
முறுக்கம் அல்லது இருமுக கோண அளவீடு 4 அணுக்களை உள்ளடக்கியது
எனவே அணுக்கள் 8 41 மற்றும் 2 ஐ தேர்ந்தெடுப்போம்
இருமுக கோண அளவீட்டிற்காக முதலில் அணு எண் 8 மீது டபுள் க்ளிக் செய்க
அணு எண் 4 மீது க்ளிக் செய்து பின் அணு எண் 1 மீதும் க்ளிக் செய்க
கடைசியாக இருமுக கோண அளவீட்டை நிர்ணயிக்க அணு எண் 2 மீது டபுள் க்ளிக் செய்க
திரையில் இருமுக கோண அளவீடு காட்டப்படுவதைக் காண்க
உருவாக்கப்பட்ட அனைத்து அளவீடுகளின் மதிப்புகளையும் அட்டவணை வடிவில் காணமுடியும்
டூல் பார் ல் கிளிக் அட்டோம் டோ மீசர் டிஸ்டன்ஸ் ஐகான் மீது க்ளிக் செய்க
பேனல் ல் மெஷர்மென்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
இதுவரை நாம் உருவாக்கிய அனைத்து அளவீடுகளின் ஒரு பட்டியலை இது கொண்டுள்ளது
இப்போது இந்த படத்தை சேமித்து அப்ளிகேஷனில் இருந்து வெளியேறலாம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது கார்பாக்சிலிக் அமிலம் மற்றும் நைட்ரோஅல்கேனின் மாதிரிகளை உருவாக்குதல் ஒரு மாதிரியில் தனிமம் மற்றும் எண்ணின் குறியீடுடன் அணுக்களுக்கு பெயரிடல் பிணைப்பு நீளங்கள் பிணைப்பு கோணங்கள் மற்றும் இருமுக கோணங்களை அளவிடுதல்
பயிற்சியாக ஒற்றை இரட்டை மற்றும் முப்பிணைப்புகளுடன் மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்கவும் கார்பன் அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு நீளங்களை அளவிடவும் பின் அவற்றை ஒப்பிடவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்